இது வந்து அவங்களுக்கு ஒரு ஞாபகமறதின்னு இது பண்ணி தன்னை அறியாம ஒரு கஷ்டத்தை தரும். அப்போ அவங்க சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு அவங்க அந்த பொங்கலை தனிமையில இருக்கும் போது கொண்டாடிப்பாங்க நினைச்சு சந்தோஷமும் பட்டுப்பாங்க இது அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசத்தையு தரும் இந்த பொங்கல் கொண்டாடுறது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே அமையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? காலங்கள் கடக்கும் போது இதுவும் கடந்து போகும். நாட்களும் கடந்து போகும். அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு அந்த கடந்து போன அந்த நாட்களை மனசுல வெச்சுக்கிட்டு, இனி கடக்கப்போற நாட்களையும் வெச்சுக்கிட்டு கொண்டாடுறது தான் இந்த ஒரு விஷேஷமான நாட்களா இருக்கும். பொங்கல் தமிழர்களின் இனிமையான நாள். நம்மளோட தமிழ் மண்ணில் ஒரு இனிமையான நாள்னாலே டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பொங்கல் தான். அந்த பொங்கல் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை தரும்ன்றதால அவங்களுக்கு வந்து ரொம்ப விஷ~ இனிமையா இருக்கும். அந்த பொங்கல் அதனாலயே எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷத்தை மட்டுமே குடுக்கும் இந்த பொங்கல். பொங்கல் பொங்கல்னும் போதே நமக்கு ஒரு சந்தோஷத்தை பூரிப்பையும் தரும். பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சந்தோஷப் பட்டுப்போம் எல்லாருமே அந்த மாதிரி தான் இந்த பொங்கல் வாழ்க்கையில எல்லாருடையும் உறவுகளையும் பல பல பல இனத்து மக்களோடையும் சேர்ந்து வாழுறதுங்க பண்டிகைன்னும் போது பலவித மக்களையும் நம்மளோட சேர்த்து வெச்சு பல உறவுகளையும் சேர்த்து வச்சு அந்த பொங்கலை பரிமாறி அவரவர்களுக்கும் அந்த இனிப்புகளை கொடுத்து சந்தோஷப்பட்டுகிட்டு, ஒரு சிலவங்க நீ இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி செய்திருக்கலாம், ஒரு சிலவங்க இன்னும் கொஞ்சம் இதை நீ நல்லா இப்படி செஞ்சுருக்கலாம். அப்படின்னு சொல்லி சொல்லி பழகி பழகி அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே சந்தோ~ ஒரு சந்தோஷத்தை தரும் இல்லையா அப்போ வந்து அவங்க சொல்றதை தப்பா எடுத்துக்காம, ஆமா ஆமா இனி அடுத்த வருடம் இன்னும் சந்தோஷமா நம்ம செய்வோம். இன்னும் இப்படி எல்லாம் செய்வோம்னு இந்த வருடமே அதை நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை கோட்டை கட்டி அடுத்த வருடம் வரப் போற அந்த பொங்கலை இந்த வருடமே ரொம்ப சந்தோஷமா நினைச்சுப்பாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு சந்தோஷம் இல்லையா அதனாலேயே இது வந்து ஒரு இனிமையான பொங்கல் இன்பமான பொங்கல் இந்த பொங்கல் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம இந்த பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரியான பொங்கலை வந்து நம்ம கொண்டாடணும். ஏன்னா இது வந்து ஒரு தமிழர்களின் இனிமையான பொங்கல் இல்லையா. அந்த ஒரு சின்ன விவசாய வீடாயிருந்தாலும் அந்த வீட்டுல அன்னைய தினத்துல ஒரு சந்தோஷத்தை தரும். பெரிய பணக்காரங்க வீடா இருந்தாலும் அன்னைய தினத்துல அந்த சந்தோஷத்தை தரும். ஏன்னா, இது எல்லாருக்கும் சமமா வர்ற பொங்கல். அதே பொங்கல் ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒவ்வொரு விதத்துல சந்தோஷத்தை குடுத்துகிட்டு வரும். தமிழர்களின் இனிமையான நாளுன்றதுனால அன்னைய தினத்துல ஓட்டு மொத்த தமிழின மக்களும் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க அந்த பொங்கல் அன்னிக்கு. ஏன்னா பொங்கல் ரொம்ப ரொம்ப இனிமையான சந்தோஷமான நாளுன்றதாலயே அந்த பொங்கலை எல்லாரும் ரொம்ப விரும்பி ரொம்ப எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் அதை விரும்பி அவங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு அந்த பொங்கலை ரொம்ப இனிமையா கொண்டாடுவாங்க Hi நம்ம இப்போ என்ன best friend பாக்க போறோம்னா best டு friend னாலே ஆஹ் எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு செயலும் தெரியும் இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன school ங் வந்து நம்ம life லே முத முதலா start பண்ணுவோம் ஆஹ் school லே நமக்கு வந்து best friend கிடைக்கறதா நமக்கு வந்து பெரிய விஷயம் ஆ நம்ம வந்து school க்கு வந்து யாருனே தேரியாத மாதிரி நாம வந்து enter ஆகுவோம் அங்க யாருமே நமக்கு வந்து ஆஹ் அறிமுக ஆகாதவங்க ஆஹ் first first நம்ம எல்லார்டிமே வந்து common ஆ பேசுவோம் ஆனா நமக்குன்னு வந்து மனசுக்கு வந்து ஒரு சில பெறத்தா நமக்கு பிடிக்கும் அவங்களோட behaviour லா சரி அவங்களோட attitude எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள்தா நமக்கு வந்து எல்லா விதத்துலயும் ஒத்து போகும் ஆ அத வந்து நமக்கு புடிக்கிரனால அவங்களுக்கு வந்து நம்ம விருப்பமானதை வாங்கி கொடுப்போம் எதுனாலும் செய்வோம் ஆஹ் அவங்களுக்காக எதுனாலும் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்க நம்மலுட best friend ன்னு சொல்லுவோம் அவங்கள ரொம்ப நம்ம மனசுல இடம்பிடிக்கிரனாளதா அவங்களா வந்து last வரைக்கும் நம்ம வந்து best friend ஆ வச்சி இருக்கோம் நம்ம கூட அதேமாதிரி ஆஹ் நம்ம school லதா நமக்கு best friend கிடைக்கும்னு சொல்ல சொல்லமுடியாது ஆஹ் இப்ப வந்து நம்ம வந்து நம்ம life ஆஹ் வந்து school ஆஹ் start பண்றோம் அப்டி start பண்றதுனால அங்கே வந்து girl friend ஆ இருந்தாலும் சரி boy friend ஆ இருந்தாலும் சரி நமக்கு வந்து மனசுக்கு புடிச்ச மாதிரி ஒரு friend கிடைக்கறாங்க ஆஹ் அதேபோல சிலபேருக்கு வந்து ஆஹ் school கூட set ஆகாம இருக்கலாம் எல்லார்கிட்டயும் common ஆஹ் பேசுவாங்க ஆஹ் correct இருக்கு கண்டிப்பா இல்லாம யாருக்குமே இருக்காது எல்லாருடைய life ளையும் வந்து ஆஹ் best friend னு சொல்ரவர்கள் இத தாண்டிதா எல்லாருமே வருவாங்க ஆஹ் என்னனா அவங்க வந்து ஆஹ் அவங்களோட friendship நீடிக்கிரதுதா வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு point சில பேரு வந்து school friend வந்து அவங்களுக்கு fourty fifty years ஆனாலும் கூட அவங்க வந்து அத அவங்க mind ல வச்சிருப்பாங்க அவங்களோட contact லே இருப்பாங்க அவங்களோட பேசுவாங்க நேரம் கிடைக்கும் போது அவங்கள போய் பாப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லா பண்ணுவாங்க அ சில பேருக்கு வந்து college ல நல்ல ஆஹ்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

ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து பழகிருக்கும் போது அதே bounding ல வந்து இன்னொரு college life ல போகும் போது கிடைக்காது கண்டிப்பா யாருக்குமே கிடைக்காது ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அதேபோல வந்து school life ல best friend ஆஹ் இருக்கும் போது நம்ம வந்து ஆஹ் வெளி ஊருக்கு வேலைக்கு போவோம் college படிக்கரதுக்காண்டி போவோம் அப்டி college ல படிக்கும் போது ஆஹ் எனக்கு அடுத்த ஒரு best friend டு எல்லா நிறைய friend இருந்தாங்க best friend னு சொல்லும்போது ஒருத்தவங்க கிடைச்சாங்க அப்ப அவங்க வந்து நாம என்னா பன்னுவோம்னா ஆஹ் இருக்கும் போது நம்ம ஆ வேற வேற இப்ப நம்ம வந்து ஒரே college ல ஒரே department டா இருந்தா இருக்கும் இல்லையா என்னோட friend அ பொருத்தவரைக்கும college தா but வேற department ட்டு அதே மாதிரி hostel வந்து நாங்க same ஆ இருந்தோம் அதேநாள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

ஆஹ் அவ எங்க ஊருக்கு நாம visit பண்ண கூப்டும் போது கண்டிப்பா வந்தாங்க அப்பா நாங்க வந்து கூட்டிட்டு போனோம் அவங்க ஊருக்கு visiting காக என்ன கூட்டிட்டு போனாங்க அவங்க ஊரில உள்ள tourist place அதேமாதிரி எல்லாமே அவங்க வந்து நாங்க visit பண்ணிட்டு அப்புறம் அவங்க வீட்டுல்ல stay பண்ணி அவங்க சாப்பாடு அவங்க culture யெல்லாமே நாம பாக்கும் போது different இருக்கும் அவங்க வீட்டுல்ல உள்ளவங்க புது relation கிடைக்கும் ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்கமாவே இருக்கும்

இப்ப நம்மள்ட ஒன்னு இருந்துச்சினா கூட best friend கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க அந்த மாதிரியும் habit எல்லாருக்கும் உண்டு அதே மாதிரி best friend எவ்ளோதா நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்மலுடைய கவலைகள்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 எவ்ளோ பேரு friends இருக்கலாம் அம்மா அப்பா இருக்கலாம் relation இருக்கலாம் ஆனா நமக்குன்னு ஒரு best friend இருந்தாங்கனா நம்மலுடைய கவலைகள மட்டும் அவங்ககிட்ட சொல்லுவோம் ஏனா happiness அ வந்து எள்ளார்கிட்டயுமே share பண்ணுவோம் அம்மாட்ட சொல்லுவோம் அப்பாட்ட சொல்லலாம் ஆஹ் கூட பிறந்த அண்ணா தங்கச்சிகிட்டா சொல்லுவோம் அதேமாதிரி வீட்டுல friends எல்லார்டிமே சொல்லுவோம் ஆனா பக்கத்து வீட்டிகாரங்க கிட்டகூட சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஆனா வந்து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 அவங்க நம்மளுக்கு advice பண்ணுவாங்க அதே வேலைல நம்மளோட மனநிலைய அவங்க புரிஞ்சிப்பாங்க ஏன்னா நம்ம வந்து கூடவே இருந்து வரும்போது இத்தன வருஷம்ண்டு அவங்க friendship அ வக்கிம்போது கண்டிப்பா நம்மலோட mind எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி இருப்போம்னு அதனால அதுக்கு ஏத்த போல அவங்க நம்மல guide பண்ணுவாங்க அதுக்கு நமக்கு நம்ம best friend னு சொல்றதுக்கு உதவியா இருக்கும் இன்னொன்னு வந்து best friend நா நம்ம வந்து ஹம் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி habit லாம் தப்பான விஷயம் அப்டி இருக்கவே கூடாது நம்மளோட எல்லா விஷயங்களுமே sharing இருக்கணும் நம்மளோட சந்தோசத்திலையும் செரி துக்கத்துலயும் செரி சாப்பாட்டுலயும் செரி எல்லாமே எல்லா விஷயத்துலயுமே கண்டிப்பா இருக்கிறது நம்ம ஒரு சிறந்த நண்பனா இருக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பெரிய முக்கியமான point என்னனா நம்மலுடைய best friend டு ஆஹ் ஒரு அறியாத ஒரு சின்ன ஒரு தப்பான விஷயங்கள் பன்னாகூட நமக்கு தப்புன்னு தேரிஞ்சா கண்டிப்பா நம்ம வந்து தட்டி கேட்க முடியும் நம்ம வந்து சொல்ல முடியும் direct ஆஹ் சொல்லிக்கலா இதுவந்து இந்த மாதிரி இறுக்கு அது நல்லது இல்ல வேண்டா அதுவந்து அதுவந்து நம்மளோட future க்கு நல்லா இருக்காது கண்டிப்பா அத சொல்ற rights கண்டிப்பா இருக்கு அத நாம வந்து ஆஹ் நடைமுறை படுத்தினாலே ஆஹ் கண்டிப்பா நம்ம அதுல வந்து overcome பண்ணி வரமுடியும் அத வந்து நம்மதா எல்லார்ட்டயும் வந்து teach பண்ணனும் என்னனா இப்ப ஒரு friend வந்து ஒரு ஆஅ ஒரு வேண்டான்னு ஒரு விஷயத்துல வந்து தலை இடராங்கனா நம்ம வந்து கண்டிப்பா வந்து guide பண்ணலாம் இல்ல அதுவந்து நமக்கு வந்து set ஆகாது இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா life ல problem வரும் வேண்டாம் விட்டறலாம other relationship அ cut பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு விசயங்களுது நம்ம எதுவா இருந்தாலும் சரி சரி ஒரு இடத்துக்கு போறதுன்னாலும் சரி எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு கேட்ட விஷயங்களையும் நம்ம வந்து advise பண்றதுக்கு நமக்கு அந்த அளவு வந்து உரிமை உண்டு அதுதா நம்ம best friend டோட சிறப்பம்சமே அதேமாரி ஆ நம்மளோட எல்ல விஷயங்களையும் share பண்றதுனால நமக்கு இப்போ அவங்க ஏதாது ஒரு mistake பன்னாகூட நம்ம வீட்டுலே நம்ம வந்து என்னனா best friend ட வந்து கண்டிப்பா நாம introduce பண்ணாம இருக்க மாட்டோம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இருப்போம் அவங்கள வீட்டுல introduce பன்னிருப்போம் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவோம் அதே மாதிரி weekly நாம outing அந்த மாதிரி settle போட்டு இருப்போம்

அவ நம்ம best friend parents வந்து ன்னம்மல்டது கேப்பாங்க அந்த அளவுக்கு நம்மள்ட விஷயங்கள் தேரியும் கண்டிப்பா அதனால்த அப்வங்க நம்ம கிட்ட கேக்கறாங்க என்ன ஆச்சி இத ஏன் என்கிட்ட சொல்லல இந்த மாதிரிலா இருந்துச்சா அப்டின்னு அவங்க நம்மள்ட்ட கேக்கர ஒரி விஷயம் அவ கண்டிப்பா ஆ நம்மள்ட சொல்லிருபாங்க நம்பிக்க மட்டும்தா அதுதா எல்லாருடைய இதுலயும் கண்டிப்பா school சரி college யும் சரி best friend கட்டாயம் கண்டிப்பா அமையும் அமைரனால கண்டிப்பா அத அவங்க நீடிச்சும் கொண்டுபோவாங்க சிலபேரு வந்து அவங்க family அவங்களுக்கு marriage ஆகி அப்டே குழந்தைங்க வந்ததும் மறந்துடுவாங்க சில பேரு அப்டி இல்ல கண்டிப்பா best friend னு சொல்றதே அவங்க life எந்த ஒரு கட்டத்துல போனாலுமே எந்த ஒரு ஊருக்கு போனாலுமே மறக்கவே மாட்டாங்க அவங்களோட கண்டிப்பா contact ல வச்சிருப்பாங்க ஏனா நான்குட இப்ப கூட நம்ம school friends எல்லாருமே வந்து ஆஹ் நாங்க வந்து இப்பவும் live ல வச்சிட்டுதா இருக்கோம்

ஏனா நம்ம friends கிட்ட பேசும்போதுதா நம்மலுடைய எவ்ளோ tension கோவம் எல்லாமே வந்து ஆஹ் relax ஆஹ் normal ஆஹ் நாம கண்டிப்பா ஆவோம் அதுக்கு நம்ம friendship வந்து நமக்கு வந்து ஒரு motivater point சொல்லபோனா ஒரு boost up நே சொல்றதுக்கு ஒரு ஆஹ் இது உண்டுஅதே மாதிரி நமக்கு மட்டுமதா friendship இருக்கனும்ல நாம வேல பாக்குற அம்மா அப்பா அதே மாதிரி பாட்டி தாத்தா எல்லாருக்குமே அவங்க அவங்க stage க்கு தகுந்த மாறி எல்லாறுக்குமே வந்து friendship கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா அவங்க இருக்கற நாளதா ஆஹ் இப்பைலாம் வந்து ஆஹ் best friend னு சொல்லுது கூட படிச்சவங்க கூட work பண்றவங்கதா அப்டின்னு இல்லாம இப்ப நிறைய பேரு வந்து அவங்க அம்மா அப்பாவ கூட நல்ல ஒரு best friend டா வச்சிகறாங்க அதுவந்து தப்பே இல்ல ஒரு நல்ல விஷயம்தா

பேசும்போதுதா அவங்களுட மனநில தெறிஞ்சி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க parents அவங்கள guide பண்ணுவாங்க அந்த அளவுக்கு helpful ஆஹ் இருக்கு அந்த best friend னு சொல்ற ஒரு relationship bounding நே சொல்லலா அதனால வந்து அந்த relationship bounding லே ரொம்ப best னு சொல்லவே நம்ம best friend சிறந்த நண்பன் சொல்றதுதா அதைவந்து இப்ப நிறைய சினிமா துறைங்கள்ளகூட படங்கள் எடுத்து இருக்காங்க அவங்களுக்காண்டி எவ்ளோ தியாகங்கள் விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க அந்த மாறி ஆஹ் சினிமா துறைல கூட ஆஹ் நண்பன் ஒரு படம் பாத்து இருப்போம் friends ன்னு நிறைய அதே relat டா வந்து நிறைய படங்கள் எடுத்துடே வராங்க அத பாக்கும் போது கூட அவ்ளோ சந்தோசமா இருக்கும் கண்ணு கூட கலங்கும் நம்மலுட வாழ்க்கையின் நடப்பு நிகழ்வு நடந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு enjoyment moment னு சொல்லலா எவ்ளோ விஷயங்கள் பணம் இருக்கு செலவ பண்றோம் என்னேய்லாம் பண்றோம் ஆனா எவ்ளோதா விஷயங்கள பன்னா கூட நம்மலுட

hello வணக்கம் airtel customer care service சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன உதவி வேணும்? net work pack பாத்தியா? ஆம் ஓகே mam உங்களுக்கு எந்த rupees ல இருந்து உங்களுக்கு வேணும் எத்தனை எத்தனை நாள் validity வேணுன்னு சொன்னீங்கன்னா அத பத்தி details detail ஆ சொல்லுவன்

okay mam அஹ் fifty six days க்கு ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு plan இருக்கு mam அதுல வந்து கால்ஸ் வந்து daily unlimited mam data. one day க்கு two GB ன்ற மாதிரி six fifty six days க்கும் வந்து நீங்க two GB யூஸ் பன்னிக்கலாம் daily அவ்ளோ தான் daily hundred SMS வந்து அனுபிக்கலாம். இத வந்து additional ஆ வந்து offers வந்து உங்களுக்கு வந்து HD mobile pack கொடுக்கிறோம். இத நீங்க ஒரு HD mobile pack வந்து நீங்க வந்து phone லயே வந்து movie and songs and live TV லாம் பாத்துக்கலாம். ஆஹ் amazon prime ல இருந்து உங்களுக்கு free trail வந்து thirty days க்கு குடுப்போம்.

அப்பறம் SHAacademy ல இருந்து free online courses லாம் இருக்கு. அப்புறம் நீங்க வெளியூர் போகும்போது hundred hundred rupees cash back வந்து அந்த fast tag ல இருந்து உங்களுக்கு பண்ணிக்குவேன் mam அப்புறம் உங்களுக்கு free hello tunes and wynk லாம் free தான் mam ஆம் okay mam உங்களுக்கு daily data முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு வந்து sixty four kbps வந்து speed கிடைக்கும் mam two GB ஆஹ் ninety days scheme ஆ mam unlimited பத்தியா unlimited ஒன்னு இல்ல நீங்க வந்து பேசுற calls இக்கு cost கிடையாது

ஆ unlimited plans ல வந்து நிறைய plans இருக்கு mam உங்களுக்கு validity எத்தனை நாள் பொறுத்து அந்த plans வந்து change ஆகும் t three sixty five days க்குலாம் plan இருக்கு அந்த பத்தி பாக்குறீங்களா ஆஹ் three sixty five days வந்து உங்களுக்கு வந்து இதான் highest major ஆன வந்து plan வந்து three thousand three hundred fifty nine வந்து major வந்து இருக்கும் mam உங்களுக்கு daily யும் two GB data and three sixty five days க்கு validity இருக்கு

உங்களுக்கு இதுல வந்து additional ஆ வந்து disney plus hotstar ஓட subscription four hundred rupees subscription குடுப்பாங்க. amazon prime ல இருந்து உங்களுக்கு அதுக்கு நீங்க கட்ட தேவையில்ல its free okay amazon prime ல இருந்து உங்களுக்கு வந்து thirty days க்கு வந்து trail குடுக்குறாங்க. அப்புறம் மிச்சபடி உங்களுக்கு நா போன plan ல சொன்ன அதே தா அதே தான் mam இருக்கும் இந்த நா validity பத்தியா validity plans ஆ mam validity plans வந்து நீங்க வந்து thirty forty five rupees க்கு வந்து thirty days mam நீங்க இப்ப validity plan வந்து போட்டீங்கன்னா thirty days க்கு வந்து validity இருக்கும். அதுக்கு அப்புறமேலு நீங்க வந்து daily உங்களுக்கு தேவன்றபோது twenty rupees and hundred rupees ன்னு வந்து recharge செஞ்சுக்கலாம் talktime ஆமா mam airtel வந்து fastest network mam உங்களுக்கு எல்லா இடத்துலையும் speed ஆ கிடைக்கும். okay mam உங்களுக்கு வேறெதாவது தகவல் தேவைப்படுதா? ஆஹ் வேற ஏதாது plan பத்தி பாக்குறீங்களா mam அஹ் eighty four days க்கு ஒரு plan இருக்கு mam. இது வந்து கொஞ்சம் benefits நல்ல benefits இருக்குற plan mam seven one nine mam plan rupees வந்து seven one nine உங்களுக்கு இதுல வந்து daily one one point five GB data validity உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும் mam உங்களுக்கு போனதடவ சொன்னதுலா fifty six days க்கு வந்து சொல்லீருந்தோம். இது validity eighty four days க்கு வந்து கிடைக்கும் mam இது வந்து budget friendly mam உங்களுக்கு வந்து நீங்க வந்து eighty four days க்கு வந்து இதபத்தி நீங்க கண்டுக்க தேவையில்ல recharge பத்தி இதுல வந்து உங்களுக்கு amazon prime அப்புறமேலு HDmobile pack எல்லாமே உங்களுக்கு வந்து eighty four days க்கு fixed குடுத்துருவாங்க mam

okay okay mam இந்த number ஆ? hello அஹ் இந்த number ல வருதா mam okay mam என்ன mobile use பண்றீங்க? ஓ real me seven okay mam settings க்குள்ள போயிட்டு நீங்க வந்து mobile data ன்ற option க்குள்ள போங்க mam அதுல access points ன்னு ஒரு option இருக்கும் mam ஆஹ் access points ல நீங்க click பண்ணீட்டு பக்கத்துல airtel tower காட்டுற மாதிரி airtel four G அப்டீன்னு வந்து காட்டுற மாதிரி options இருந்தா அத click பண்ணனும் mam. அது fast ஆ இருக்கும்.

www dot air airtel dot com இதுவந்து website மேல கேட்ருக்கும். கீழ வந்து FTP ன்னு இருக்கும். அதுல வந்து kept in அப்டீன்ற ஒரு option அ வந்து click பன்னீருங்க. okay mam கீழ வந்து ன்ற option ல வந்து airtel four G plan அப்டீன்னு போடுங்க mam நீங்க போட்டு அத save பண்ணீட்டு phone அ வந்து restart பண்ணுங்க mam உங்களுக்கு போனதடவ விட இந்த தடவ fast ஆ network கிடைக்க வாய்ப்பு இருக்கு mam. ஏன்னா எல்லா பக்கமும் இப்ப வந்து இந்த tower வந்து full ஆ modem இருக்குறதால tower இருக்குது mam அதனால உங்களுக்கு வந்து problem issues லாம் இருக்காது flight mode on பண்ணி பாருங்க இல்லாட்டி நா சொன்ன APNchange பண்ணிங்கனாலே உங்களுக்கு automatic ஆ clean ஆயிரும் okay mam வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டசுன்னா நீங்க வந்து மறக்காம இங்க customer care service அ நீங்க contact பண்ணலாம். உங்களுக்கு நாங்க any time வந்து உங்களுக்கு வந்து help பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். okay mam உங்களுக்கு வந்து validity இப்ப பத்தி recharge பத்தி உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா, நீங்க airtel thanks app அ வந்து download பண்ணுங்க mam உங்களுக்கு all solution உங்களுக்கு airtel thanks app லயே இருக்கு mam அப்படி உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள எதுவும் tower கிடைக்கல அப்படின்னு கவனிச்சீங்களா உங்க airtel thanks app ல வந்து இது மேல வந்து open net open signal ன்னு ஒரு option இருக்கும் mam open signal option click பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க பக்கத்து ஏரியால என்னென்ன airtel tower இருக்கோ அதெல்லா வந்து உங்களுக்கு வந்து காமிக்குங்க அத வச்சு நீங்க எங்க இருக்கு அப்டீன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கலாம். உங்களுக்கு network issue உம் வர வாய்ப்பில்லை. okay mam airtel thanks app அ மறக்காம பயன்படுத்துங்க. okay mam airtel thanks app ல முக்காவாசி options உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. recharge மற்றும் அனைத்தையும் நீங்க airtel thanks app லயே பண்ணிக்கலாம் mam cash back வந்து உங்களுக்கு ten percentage வரைக்கும் cash back கடைசி வரைக்கும் கிடைக்கும் mam okay mam airtel thanks app ல வந்துஉங்களுக்கு bank வசதி கூட இருக்கு mam API நீங்க connect பண்ணிட்டீங்களா உங்களோட எல்லா இடத்திலேயும் airtel app வச்சு நீங்க வந்து பரிவர்த்தனை செய்துக் கொள்ளலாம் mam okay mam UPI payments லாம் உங்களுக்கு மறக்காம அதுல பண்ண வாய்ப்பு இருக்கு mam வேற ஏதும் தகவல் தேவபடுதா mam

எங்கள் customer care service உங்களை என்றும் அன்புடன் காக்கும்.

வணக்கம்இந்த கட்டுரையில் கல்வி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கல்வி என்பது குழைந்தைகளை உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு, நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பு ஆகும். கல்வியாளர்கள் கூற்றின் படி, இளைய தலைமுறையை முறையாக வழிநடத்துவதிலும், சமுதாயத்தின் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும், கல்வி முக்கிய பங்கு வகிக்கின்றது. கல்வி என்பது ஒரு சமூக நிறுவனம். அறிவு, திறமை போன்றவற்றையும் தந்து, ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி, பண்பாடு நடத்தை போன்றவற்றையும் தந்து, மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றம் அடைய செய்கின்றது. இது சமுதாய நுட்ப தகைமையை ஏற்படுத்துவதையும், கல்வி கற்றலையும், கற்பித்தலையும் குறிக்கும். இது திறன்கள் தொழில்கள், உயர் தொழில்கள் என்பனவற்றோடு மனம், நெறிமுறை அழகியல் என்பவை சார்த்த வளர்ச்சியையும் சமுதாய வளர்ச்சியில் பங்கு பெற செய்யும் அமைப்பு ஆகும் கல்வி ஒரு மனிதனின் வாழ்கை முழுவதும் வருகிறது கல்வி என்ற சொல்லின் பொருள் கல்வி என்ற தமிழ் சொல் கல் அதாவது ஆய்வு செய் என்ற வேர் சொல்லிலிருந்து வருகிறது கல்வி என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல் என்பதாகும். கேசா என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இது கற்பித்தல் பயிற்றுவித்தல் என்றும் பொருளை தரும்.

எனவே கல்வி என்பது தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி மனிதர்களை உள்ளார்ந்த தகுதிகை வெளியே கொண்டு வருவதாகும் கல்வி என்பது புறத்திலிருந்து நம் அகத்திற்கு செல்வது நம் உடம்பிலுள்ள அறிவையும் கருவிகள் மெய் நம் உடம்பிலுள்ள அறியும் கருவிகள் மெய் வாய், கண், மூக்கு, செவி இவை மூலமாக வெளியிலிருந்து செய்திகள் உள்ளே செல்கின்றன. வரலாற்று பின்னணி கல்வி பற்றிய வரலாற்று பின்னணியானது பண்டைய காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து பழகியும் பேச்சு வழக்கிலும் கதைகள் சொல்லியும் கேட்கும், அறிவை வளர்த்து கொண்டனர். இந்த பின்னணியிலிருந்து கல்வி முறைகள் உருவாயின எடுத்துக்காட்டாக கிமு இரண்டாயிரத்தி ஐம்பதி ஐந்தில் இல் எகிப்தில் பள்ளி கூடங்கள் இருந்தன. பிளேட்டோ கிரேக்க உள்ள எபென்சு நகரில் கிமு முந்நூற்றி எண்பத்தி ஏழில்இல் கல்வி கூடம் ஒன்றை நிறுவினார் கல்வியிலுள்ள இரு பிரிவுகள் முறைசார்ந்த கல்வி முறை சாரா கல்வி முறை சார்ந்த கல்வியானது தொழில் முறையில் உள்ள ஆசிரியர்கள் கற்பித்தலும் பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபடுவார்கள் இதில் கற்பித்தல் நுணுக்கங்களையும் படத்திட்டத்தையும் அனுபவங்களையும் உள்ளடக்கி இருக்கும். ஒரு சுதந்திரமான கல்வி மரபில் ஆசிரியர்கள் தமது படங்களுக்காக பலத்துறையிலுள்ள அறிவையும் தகவல்களையும், பயன்படுத்துவர் உளவியல் மெய்யியல் தகவல் தொழிலுக்கும், மொழியில், உயிரியல், சமூகவியல் என்பன இவற்றுள் அடங்கும். வானியற்பியல் சட்டம் விலங்கியல் போன்ற சிறப்பு துறைகளை சேர்ந்த ஆசிரியர்கள் குறுகிய அறிவு துறை சார்ந்த, படங்களையே கற்பித்தார் அவர்கள் பெரும்பாலும் உயர்கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவர் குறிப்பிட்ட சில திறன்களை கற்க விரும்புபவர்களுக்கு சிறப்பு கல்வி நெறிகளும் உண்டு. வானுர்தி ஓட்டுனர் பயிற்சி போன்றவை இத்தகைய கல்வி நெறிகளுக்கு எடுத்துக்காட்டாகும் முறைசாரா கல்வி முறை சாரா கல்வியானது. முறைசார்ந்த கல்விக்கு முற்றிலும் மாறுபட்டது இக்கல்வியும் ஒரு வடிவமைப்பு கொண்டது சில பயிற்சிகளையும் மதிப்புகளையும் அறிவையும் வளர்க்க உதவும் முறைகளையும் இந்த கல்வி முறையில் இடம்பெறும் ஒரு குடும்பமும் குழந்தைகளுக்கு கலாசாரம் மொழி ஆகியனவற்றை சொல்லி கொடுக்கின்றன செய்வன. இது செய்ய கூடாது என அறிவுறுத்தல் மற்றும் பழக்கவழக்கங்கள் மூலம் தங்கள் பண்பாட்டை சொல்லி கொடுப்பது ஆகியன முறைசாரா கல்வியாகும். முறைசார்ந்த கல்விக்கு ஒரு குறிப்பிட்ட வயது காலமுறை உண்டு ஆனால் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத முறைசாரா கல்வியாகும். இதில், பெரியவராகி பள்ளியில் படிக்கும் படிப்பை இழந்து இருக்கும் ஆண்கள் பெண்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் அனைவர்க்கும் வாய்ப்புகள் முறைசாரா கல்வி அளிக்கிறது. முறைசாரா கல்வி வாய்ப்புகளும் பல உள்ளன இந்த வகையில் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அருங்காட்சியகங்கள் நூல்நிலையங்கள் போன்றவை உதவுகின்றன. இதற்காகவே, இத்தகைய நிறுவனங்கள் சமுதாயத்தின் மானியங்கள் மூலம் நடத்தப்படுகிற தொழில் செய்யும் போது பெற்று கொள்ளும் அனுபவ கல்வி உள்பட ஒருவர் தன் வாழ்க்கை காலத்தில், பெரும் பட்டறிவும் முறைசாரா கல்வியில் அடங்கும் கற்றலின் அனுபவம் கல்வியானது கற்றல் அனுபவத்தை தருகிறது. ஒரு நபரின் கற்றல் அனுபவம், அது மாணவரின் உடல் வளர்ச்சி உள்ள வளர்ச்சி மனா வளர்ச்சி உணர்வுகளின் வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய வளர்ச்சியை பெற உதவுகிறது. கற்றல் அனுபவத்தில், ஒரு நபர் பங்கேற்பு என்பது படிப்பு ஆய்வுகள் விளையாட்டு செயல்திட்டத்தில் ஈடுபடுதல் விவாதத்தில் பங்கேற்பு குழு வேலை போன்றவற்றில் இருக்கிறது. ஏனைய கல்வி முறைகள் முதலாவது மாற்று கல்வி முறை மற்றொன்று தொல்குடி சார்ந்த கல்வி முதலில் மாற்று கல்வி முறை மாற்று கல்வி முறையில் கல்வி வேறு முறையில் கற்பிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக மாற்றுபள்ளிகள் தானே கல்வி மற்றும் இல்லக்கல்வி பட்டறிவு கல்வி ஆகியன மாற்று கல்வி முறையில் அறிவை கற்பிக்கின்றன மாற்று கல்வி முறையில் தோன்றும் பயனுள்ள கருத்துக்களை பொதுக்கல்வியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின் நடைமுறை படுத்தப்படுகிறது. தொல்குடி சார்ந்த கேள்விகள் தொல்குடி சார்ந்த கல்வி என்பது அந்தந்த நாட்டில் பரம்பரையாக வந்த அறிவு பண்பாடு ஆகியவற்றையும் கல்விமுறையில் சேர்த்து வழங்குவதாகும் பலவகை படையெடுப்புகளினால் அறிந்துவரும் ஓர் இனத்தின் அடையாளம். இவ்வகை கல்வி முறையினால் காக்க வாய்ப்பும் உண்டாகலாம் கல்வியின் வளர்ச்சியில் சமூகத்தில் அதன் தாக்கமும் ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகள் குறைவாகவே கற்றது மனிதன் நாகரிக வளர்ச்சியில் மற்றும் முன்னேற்றத்தில் சேர்த்து வைத்த அனுபவம் அறிவு இதனால் கல்வியின் வளர்ச்சியும் அதிகமாக தேவைப்பட்டது. அப்போது சமூகத்தில்

விதைக்க வேண்டும் அதாவது மனிதன் ஓர் கவிஞனாகவோ தத்துவமேதையாகவோ ஒரு நல்ல ஆசிரியராகவோ ஒரு திறமை வாய்ந்த மனிதனாகவோ வளர

கல்வி துணைபுரியும் கல்வி வழிகாட்டி குடும்பம் மற்றும் பெண்களின் கல்வி முன்னேற்றம். இப்போ பேச போற topic என்னன்னு பார்த்தீங்கன்னா agriculture அதாவது விவசாயம் பத்தி தான் பேச போறோம் ஒவ்வொரு மனுசனா பிறந்த எல்லாருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை தொழில் இருந்தாலும் கூட உயிர் வாழ அஹ் உயிர் வாழுறதுக்கு அஹ் தே~தேவையான தொழில் ஒரு முக்கியமான தொழில் வந்து விவசாயன்றது மட்டும் தான் விவசாயன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா

ஒழுங்கா ஒழுங்கா சீரா அஹ் இயங்கணும் அப்படின்ற அப்படின்றது இருந்~ இரு~ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து விவசாயம் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஆஹ் திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா சுழன்றும் ஏர்ப் பின்னது உலகு ஆதலால் உழன்றும் உழவே உழவே தலை என்று அஹ் வந்து சொல்லிருக்காரு அப்படி~அப்படின்னா என்னன்னா உழவு தொழிலை வந்து ஆஹ் இந்த உல~ உலகம் வந்து அஹ் ஓடிட்டுருக்கு இப்போ இப்போ உழவு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் உழவு தொழிலே இல்லாம இருந்துச்சுன்னா விவசாயமே இல்லாம போச்சுனா என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் பசி பட்டினி வந்து எல்லாம் மக்களும் சாப்பாடு இல்லாம சாக வேண்டியது தான் அதனால உணவு வந்து பிரதானமா இருக்கிறது~ இருக்கிறதுனால அதுக்கு என்ன தொழில் வந்து சிற~ சிறந்த தொழிலா இருக்கிறது விவசாயம் தான் சிறந்ததா இருக்கு இப்போ எவ்வளவோ வந்து விவசாயத்துல வந்து நிறைய ஆஹ் என்ன சொல்றது development வந்து இருந்தாலும் கூட ஆஹ் இப்போ செயற்கை உரம் செயற்கை ஆஹ் கிருமி நாசினி அந்த மாதிரி போட்டு தான் வந்து ஆஹ் இந்த பயிரை எல்லாம் விளைய வைக்கிறாங்க ஆனா அஹ் செய~ இந்த செயற்கை உரம் இந்த செயற்கை அஹ் ஆஹ் இதெல்லாம் இல்லாமலே வந்து இயற்கையா எல்லா ரசாயனம் இயற்கை ரசாயனம் இயற்கையான ஹம் இதெல்லாம் போட்டுமே இப்போ அஹ் விவசாயம் பண்ற நாடு நிறைய பெ~நிறைய நாடு இருக்கு அதுனால வந்து இப்போ உணவு உணவு பொருள்ல வந்து கலப்படம் இருக்கக் கூடாது அதே மாதிரி செயற்கை பூச்சிகள் எதுவுமே இருக்கக் கூடாதுன்றது வந்து என்னோட கருத்து அஹ் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உம் இந்த இயற்கை இயற்கை ஒரு சிலர்லாம் வந்து இப்போ அவங்க அவங்களே வந்து வீ~ மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த city side ல எல்லாம் மாடி தோட்டன்றது வந்து இப்போ எல்லாருமே வந்து அஹ் பெரும~ பெருமளவு வரவேற்று அவங்க அவங்களா அவங்க அவங்க வீட்டுல வந்து மாடி தோட்டம் வச்சு அவங்க அவங்களே ஏதேதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க அவங்களுடைய இப்போ இது பயிர் செஞ்சிட்டு தான் வர்றாங்க அதெல்லாம் பார்க்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல இப்போ விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து கிராமபுறத்துல தான் செய்வாங்க அப்படின்ற நிலைமை எல்லாம் இப்போ போயிட்டு நகர்புரத்துலயே வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வமா இருக்கு இந்த விவசாயத்துல இல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு சிலர்லாம் வந்து இதை வச்சி யூடுயூப்லாம் வச்சி போடுறாங்க அதெல்லாம் பார்க்கிறதுக்கு எவ்வளோ செமையா இருக்கு இந்த இந்த மாதிரி விவசாயத்தை நம்ம தான் பேணி காக்~ காக்கணும் அஹ் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஆஹ் ஆஹ் இப்போ எப்படி வந்து விவசாயம் இல்ல அப்படின்னா வந்து அஹ் பட்டினி பசி பட்டினி வந்து நம்ம மக்கள் வந்து ஆஹ் ஹம் அழிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹம் விவசாயிகளுக்கு வந்து support பண்ணணும் நம்ம விவசாயிகளுக்கு support பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன benefits லாம் இருக்கோ அந்த govern~government வந்து அந்த bebefits லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஆஹ் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து support பண்ணணும் நிறைய support பண்ணி அவங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஹம் நிறைய இப்போ ஒரு நாடு வந்து அஹ் அதோடத அஹ் இப்போ இப்போ ஒரு நாட்டுல வந்து population அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி விவசாயமும் வந்து அதிகரிக்கணும் இல்லையா அப்போ தான் வந்து எல்லாருக்குமே food ன்றது ஒண்ணு போய் சேரும் அதுவும் இல்லாம வந்து என்னன்னா எர் எப்படி ஒரு மனுஷன் வந்து பசி பசின்ற ஒரு உணர்வு உ~உணர்வு வந்து இருக்குதோ அது வரைக்கும் வந்து விவசாயன்றது வந்து அழியாதது ஒ~ ஒன்~ ஒன்று ஒண்ணு ஆஹ் அதே மாதிரி

ஆஹ் அஹ் உலக நாடுகள் வந்து உற்பத்தி உணவு உற்பத்தி துறையில வந்து ஆஹ் எல்லாரும் ஆஹ் அவங்களோட wish ச வந்து அடையணும் அஹ் அப்படின்றதுக்காக அஹ் பால் பண்ணை, மீன்பிடி ஆகிய விஷயங்களில அதிகம் கவனம் அதிக கவனம் வந்து செலுத்தி~செலுத்திட்டு வர்றாங்க அதே மாதிரி விவசாயத்தை விரிவுபடுத்தணுன்ற ஒரு நோக்கத்துல அதிக தொழில்நுட்பங்களை வந்து புகுத்தி உணவு உற்பத்தியை அதிகரிக்க அவங்க வந்து அஹ் செயல்படுறாங்க கடுமையான கால நிலை~நிலையிலலாம் கூட வந்து பொருளாதார நெரு~நெருக்கடி மற்றும் யுத்தம் போன்ற நிலைமையில கூட உலகம் உணவு மற்றும் விவசாயத்தினுடைய வந்து முக்கியதுவத்தை வந்து உணர்ந்து கொள்ளும் இயற்கை முறை விவசாயம் வந்து பக்க விளைவே இல்லாதது ஆஹ் அஹ் மண்ணுல வந்து அதாவது பண்டைய காலம் தொடக்கத்துல நமது முன்னோர்கள் வந்து இயற்கை முறை விவசாயத்தையே வந்து first அஹ் மேற்கொ~மேற்கொண்டாங்க இது ஆஹ்